சி மற்றும் C ல் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இந்த tutorialலில் நாம் கற்கப்போவது அரித்மெட்டிக் operatorகளான கூட்டல் உதாரணமாக ab
கழித்தல் உதாரணமாக a ப்
வகுத்தல் உதாரணமாக aப்
பெருக்கல் உதாரணமாக ab
Modulus உதாரணமாக ab
இந்த tutorialஐ பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவதுUbuntu 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461
இப்போது ஒரு சி புரோகிராம் ன் உதவியுடன் இந்த அரித்மெட்டிக் operationகளின் பயனைக் காட்டப்போகிறேன்
அந்த programஐ ஏற்கனவே எழுதியுள்ளேன்
எனவே எடிட்டர் ஐ திறந்து அந்த codeஐ விளக்குகிறேன்
இதுதான் அரித்மெட்டிக் operatorகளுக்கான சி புரோகிராம்
முதல் இரு statementகளில் வேரியபிள்ஸ்
டிக்ளேர் மற்றும் டிஃபைன் செய்யப்படுகிறது
அடுத்த இரு statementகளில் ஆ
மதிப்பு 5க்கு அசைன் செய்யப்படுகிறது
மதிப்பு 2க்கு அசைன் செய்யப்படுகிறது
இப்போது கூட்டல் ஆப்பரேட்டர் வேலைசெய்வதைப் பார்க்கலாம்
ஆ மற்றும் bன் கூட்டுத்தொகையை வைத்துக்கொள்கிறது
இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஆ மற்றும் bன் கூட்டுத்தொயைத் திரையில் காட்டுகிறது
இங்கே1602f
தசம புள்ளிக்கு பின் இரு இலக்க துல்லியத்தைத் தருகிறது
அடுத்த statementல் சி
ஆ மற்றும் bன் பெருக்குத்தொகையை வைத்துக்கொள்கிறது
இந்த பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஆ மற்றும் ப் ன் பெருக்குத்தொகையைத் திரையில் காட்டுகிறது
இந்த இரு Operatorகளும் வேலைசெய்வதைக் காணலாம்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
ஜிசிசி ஸ்பேஸ் arithmeticசி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் அரித் Enter ஐ அழுத்துக codeஐ இயக்க எழுதுக arith Enter செய்க வெளியீடு திரையில் காட்டப்படுகிறது
இது காட்டுவது சும் ஒஃப் 5 ஆண்ட் 2 இஸ் 700 மற்றும் புரொடக்ட் ஒஃப் 5 ஆண்ட் 2 இஸ் 1000 இப்போது நீங்களே கழித்தல் ஆப்பரேட்டர் ஐ முயற்சிசெய்யுங்கள் கூட்டல் ஆப்பரேட்டர் ஐ கழித்தல் ஆப்பரேட்டர் ஆக மாற்றி முயற்சிக்கவும்
விடை 3 என பெறவேண்டும்
programக்கு திரும்பி வந்து கடைசி statementகளைக் காணவும்
இப்போது வகுத்தலுக்கான கோடு ஐ விளக்குகிறேன்
மல்ட்டி லைன் commentகளை இங்கிருந்தும் இங்கிருந்தும் நீக்குக
இந்த statementகளில் சி
ஆ மற்றும் ப் ஆகியவற்றின் வகுத்தலின் இன்டிஜர் மதிப்பை வைத்துக்கொள்கிறது
இன்டிஜர் வகுத்தலில் பின்ன பகுதி மட்டுப்படுத்தப்படுவதைக் கவனிக்கவும்
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் வகுத்தலின் வெளியீட்டைத் திரையில் காட்டுகிறது
இந்த statementல் உண்மை வகுத்தலை செயல்படுத்துகிறோம்
இங்கே புளோட் போல ஒரு ஆப்பரண்ட் ஐ போட வேண்டும் type காஸ்ட் வேரியபிள் ஆ ஐ வைத்துள்ளோம்
இப்போது ஒரு ஆப்பரேஷன் க்கு ஆ
புளோட் வேரிபிள் ஆக செயல்படும்
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் உண்மை வகுத்தலின் வெளியீட்டைத் திரையில் காட்டுகிறது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
சேவ் ல் சொடுக்கவும் கோடு ஐ கம்பைல் செய்யவும் இயக்கவும் டெர்மினல் க்கு வரவும்
கம்பைல் செய்ய எழுதுகgcc ஸ்பேஸ் arithmeticசி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் அரித்
Enter செய்க கோடு ஐ இயக்க எழுதுக arith Enter செய்க வெளியீடு திரையில் காட்டப்படுகிறது கூடுதல் மற்றும் பெருக்கலின் முன் வெளியீடுகள் உள்ளன
இன்டிஜர் டிவிஷன் ஒஃப் 5 பை 2 இஸ் 2 உள்ளது
இன்டிஜர் வகுத்தலில் பின்னப் பகுதி மட்டுப்படுத்தப்படுவதைக் காணலாம்
பின் ரியல் டிவிஷன் ஒஃப் 5 பை 2 இஸ் 250 உள்ளது
உண்மை வகுத்தலின் வெளியீடு நாம் எதிர்பார்த்ததே
இந்த வெளியீடுகளைப் பெற type காஸ்டிங் ஐ பயன்படுத்தினோம்
இப்போது அதே புரோகிராம் ஐ C ல் எழுத விரும்புகிறேன் எனில்
Cக்கும் அதே கோடு ஐ பயன்படுத்தலாம் எனில் வருவதைக் காண்போம்
அதை அறிவோம்
editorக்கு வருகிறேன்
இது C கோடு
இந்த ஹெடர்
சி பைல் headerலிருந்து வேறுபடுகிறது
நேம்ஸ்பேஸ் உம் இங்கு பயன்படுகிறது
C ல் வெளியீட்டு ஸ்டேட்மெண்ட்
கவுட் என்பதையும் கவனிக்க
இந்த வித்தியாசங்களைத் தவிர இரு codeகளும் மிக ஒத்தவை
Saveல் சொடுக்கவும்
cpp எக்ஸ்டென்ஷன் உடன் பைல் சேமிக்கப்படுவதை உறுதிசெய்க என் பைல் ஐ arithmeticசிபிபி என சேமித்துள்ளேன் கோடு ஐ இயக்கி பெறும் முடிவைக் காண்போம்
டெர்மினல் ஐ திறந்து எழுதுக g ஸ்பேஸ் arithmeticசிபிபி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் அரித்
Enter செய்க கோடு ஐ இயக்க எழுதுக அரித் Enter செய்க வெளியீடு காட்டப்படுகிறது எனவே முடிவு சி புரோகிராம் ல் கிடைத்ததைப் போல காண்கிறோம்
ஒரே வித்தியாசம் வெளியீடுகளின் துல்லியங்கள் மட்டுமே
சுருங்க சொல்ல
இந்த tutorialலில் அரித்மெட்டிக் operatorகளை பயன்படுத்துவதைக் கற்றோம்
பயிற்சியாக மாடுலஸ் operatorன் பயனைக் காட்ட ஒரு புரோகிராம் எழுதுக
மாடுலஸ் ஆப்பரேட்டர் வகுத்தலின் மீதியை கண்டறியும் என்பதைக் கவனிக்கவும்
உதாரணமாக சி a160 ப் நாம் பெற வேண்டிய விடை 1
இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி